அஹ் அது எல்லாமேதான் படிக்கிறா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 தமிழ் இவங்களுக்கு அதான் இப்ப start பண்ணிருக்காங்க க் plus அ equal to க அது எல்லாம் அது வந்து அவளுக்கு LKG UKG லயே முடிச்சிட்டாங்க அதெல்லாம் இவன் இப்ப UKG தான இவங்களுக்கு இப்ப தான் வந்துருக்குது

இவனுக்கு, இப்பதான் குடுத்துருக்காங்க. க் plus அ equal to த வரைக்கும், முடிச்சுட்டாங்க இந்த exam க்கு வந்து இவங்களுக்கு த் வந்துச்சு

அதுலதான் அவனுக்கு mark போகுது. அதுலதான் confuse பண்ணிக்கிறான்

ninety வாங்கிட்டிருந்தான், இப்ப eighty, sixty க்கு வந்துட்டான் அதாவது இப்ப தமிழ் அவங்களே concentrate

தமிழ் நல்லா படிச்சுட்டு இருந்தான் கோகிமா. first ma'ams correct ஆ வந்திட்டு இருந்தாங்க. ninety தான் mark sheet அனுப்புறேன் பாரு, ninety எடுத்துட்டு நான் three month ஆ இப்ப அந்த half yearly ல என்ன பண்ணிட்டாங்க, ma'am ஏ வரலையாட்டது. ரொம்ப கம்மியாதான் வந்திருக்காங்க. எனக்கு அவன் note ஏ வராது தமிழ் note ஏ rhymes ஏதோ ஒரு இரண்டு, மூணு தடவை இது இது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா school ல அவங்க சொல்லிக் கொடுக்கிறது அவன் அப்படியே catcy பண்ணிடுவான். வீட்டுல நம்ம சொல்லிக் கொடுத்தாலுமே, rhymes இந்த writing இதெல்லாம் வந்து, school ல அவனுக்கு practice கொடுக்கிறது தான். நம்ம சொல்லி கொடுத்தாலுமே அவனுக்கு அந்த த் plus ஏ equal to தெ எல்லாம், அவனுக்கு கொஞ்சம் confuse பண்ணிக்கிட்டான் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் mark போச்சு. நான் அப்ப அவங்க ma'am ஏ சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் போய் complaint பண்ணுங்க. தமிழ் வந்து எடுக்க மாட்டேங்குறாங்களே. ஏன்னா, இவங்க anglo Indian ma'am அவங்க வந்து கான்பூர் ma'am ரெண்டு பேர்த்துக்குமே தமிழ் தெரியாது

வேற staffs ஒருத்தர் வந்து, alternative பண்ணி விட்டுட்டுதான் வந்து எடுப்பாங்க.

அந்த ஆளு வந்து வர மாட்டிக்கிறாங்களாம். அவங்க கூப்பிட வேண்டியதா இருக்குதாம் class வந்து எடுங்கன்னு so அதனாலே போய் principal ட்ட complaint பண்ணுங்கன்னாங்க நான் இவரை போய் பண்ண சொன்னேன் இதுக்காக நீ நீ ஒரு நாள் போ அப்படின்னாரு

அப்புறம் சரி, அவரு daily போறாரு, அவரு போய் complaint பண்ண மாட்டாராம் இதுக்காக நான் போயி complaint பண்ணிட்டு வரதுதான் அப்புறம் போகுல ஒரு எடுத்தாங்க அப்படின்னா, போன tuesday எடுத்தாங்க.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

dairy யே கிடையாது. அவங்களுக்கு dairy ல வந்து என்ன இருக்கும்ன்னா calendar தான் இருக்கும். அந்த one year க்கான calendar full ஆ, ஹம் இன்னைக்கு function இருக்கு. எந்தெந்த exam இந்த மாதிரி இதெல்லாம், அதோட time table இந்த மாதிரி எல்லாம்தான் இருக்கும்.

இவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு rules வந்துருச்சுல்லம்மா rules ஏ போட்டாங்கல்ல, homework குடுக்கக்கூடாதுன்னு. அதனால எதுவும் அவங்க என்ன நடத்தறாங்க? என்ன பண்றாங்க? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுன்னு வையேன். கொஞ்ச நாள் வந்து அப்படித்தான் பண்றாங்க. homework ஏ தர்றதில்லை கோக்கிமா அதான் அபி கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்ல வந்து அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. today work done அப்~ starting covid அப்ப அனுப்பிச்சாங்க இல்லடி, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்க. தமிழ்ல ஒண்ணு எடுத்திருக்காங்க என்னென்ன எடுத்திருக்காங்க EVS ல என்ன எடுத்திருக்காங்கன்னுட்டு, correct அ அந்தந்த subject போட்டு, என்னென்ன இன்னைக்கு என்ன work முடிச்சிருக்காங்களோ, அதை அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் அப்புறம் அப்படியே follow பண்ணலை. அப்படியே விட்டுட்டாங்க

நம்மளுக்கு தெரியாது. இல்லை நீ பாப்பா சொல்லுவாளா? காலையில இருந்து அவள் என்ன பண்ணா? school க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சொல்லுவா ஒவ்வொரு நாளும் அவளே இது பண்ணிக்குவா சொல்ல மாட்டா.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

வேணும்னே பண்றான். அவங்க என்ன நடத்துனாங்க? இதை நடத்துனாங்களா? அதை நடத்துனாங்களா? நான் எதாவது கேட்டா மட்டும்தான் ஆஹ் ஆமாம்மா, இந்த rhymes அ சொன்னா, இந்த இதை சொல்லி குடுத்தாங்கன்னு, book பார்த்தா சொல்லிடுறான்

இது, இது படிச்சோம்ன்னு சொல்லுவான். மத்தபடி நான் வாயில கேட்டேன்னா அவன் சொல்றதே கிடையாது. நான் அவங்க ma'am ட்டயும் சொல்லிட்டேன். அவங்க daily இதைத்தான் ma'am சொல்றான் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க ma'am வந்துட்டு இல்ல நாங்க தூங்க வைக்கிறது இல்ல. LKG லயும் அவன தூங்க வைக்கல. two thirty க்கே, அவனுக்கு school விட்டுருவாங்க. two thirty, two forty க்கு எல்லாம், விட்டுருவாங்க. தூங்க வைக்கிறது இல்லைன்னா, அவங்க விட்~ சீக்கிரம் விட்ருவாங்க. ஆனா, அவனைக் கேட்டின்னா, இந்த நாலே lines தான் சொல்லுவான்.

என்ன தங்கம் பண்ணின்னு கேட்டிங்கன்னா இதேதான் சொல்லுவான். அப்புறம் நான் சொன்னேன் நான் எல்லாம் ரமணி அவாட்ட school க்கு போயிட்டு வந்தவுடனே கதை கதையா சொல்லுவேன் சாமி சின்ன வயசுல full ஆ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டுதான் அம்மா அடுத்த work ஏ பண்ணுவேன். நீ என்னத்தங்கம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறன்னா இதேதான் சொல்லுவான் அவரோட comedy ஆ இருக்கும்டி. வேற என்னடா நடத்துனாலும், அதையே தான் சொல்லுவான். அது ஏன்னு தெரியலே. அது மட்டும்தான், அப்படி பண்றான்

சாப்பிடுறது ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறானா?

half cup தாண்டா போட்டு தருவேன் சாப்பிட்டுருவான். பசிக்கும்ல அவங்க படிக்க வைக்கிறதுக்கும் அதுக்கும் அதனால half cup தான் போட்டுக் கொடுப்பேன். அவன் box லயும், half தான் போட்டுக் கொடுப்பேன் சாப்பிட்டுக்குவான்.

பெருசாகும் இல்லையா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாப்பிடணும். நீ half தோசை சாப்பிட்டேன்னா உனக்கு எப்படி பத்தும்? அப்படின்னு. அப்புறம் அப்படி சொல்லி சொல்லி கொஞ்சம், கொஞ்சமா சாப்பிடணும், தங்கம்ன்னு சொல்லி அப்புறம் இப்ப one, one-and-a-half எங்க வீட்டுல எல்லாம் two

mummy சொன்னாங்கன்னா two நான் சொன்னேன்னா one தாண்டறது இல்லைடி. அப்புறம், எங்க அம்மாவுக்கு phone ன போட்டு கொடுத்து இவன் சாப்பிடவே மாட்டேங்குறான். நீங்களாச்சும் அவனாச்சுன்னு காலையிலேயே போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம்

பேச மாட்டேன்ட்டு

அவங்கன்னா அவங்க சொன்னாவே போதும்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

வந்து, refund பண்ணிடுறாங்க, அதையே. three years லயோ, five years லயோ, refund பண்ணிடுறாங்க. உனக்கு yearly fees வந்து கம்மியாதான் வரும் இது வந்து school பேரு என்ன? இது பிரியா ஒரு school சொன்னா. பிரியா வந்து இனியா இவளுக்கு. தீப்திக்கு வந்து ஒரு school பாத்து இருக்கா. இந்த மாதிரி தான் சொன்னா ஒரு school உ. deposit பண்ற மாதிரி தான் ஒரு school பேர் சொன்னா.

விவேகானந்தான்னு ஏதோ ஒரு school பேர் சொன்னாடா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா, இந்த மாதிரிதான் சொன்னா deposit amount அவ five உ three யோ, five யோ சொன்னா. ஆஹ் காலையில எட்டு மணிக்கு, van வந்துரும். நம்ம அனுப்பிச்சு விட்டறணும். எட்டு, எட்ட~ ஆமா எட்டு மணிக்கே van வந்துரும். அனுப்பிச்சு விட்டறணும். அங்கயே போன உடனே டிபன்னு எல்லாமே breakfast snacks lunch எல்லாமே provide பண்றாங்க

night மட்டும் வந்துட்டு, சாப்பிட வச்சீங்கன்னா போதும். ஏய் இது நல்லா~, இந்த மாதிரிதான் கோக்கி சொன்னா, அவளும் எந்த school ன்னு, எனக்கு மறந்து போச்சு இல்ல அபி, இதுல ஒரு பெரிய drawback என்னன்னா, குழந்தைங்க என்ன சாப்பிடுது எவ்ளோ சாப்பிடுது

அதுதான் நமக்கு ஒரு பெரிய drawbackjust நமக்கு ஏதாவது அதாவது திடீர்ன்னு உடம்பு சரியில்லைன்னா கூட முன்னாடி என்ன சாப்பிட்டா? எவ்வளவு எப்படி சாப்பிட்டா? ஒண்ணும் தெரியாது எல்லாம் இது பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரே ரொம்ப இடிக்குது எனக்கு கோக்கிமா phone straight ஆ வச்சு பேசு. மத்ததெல்லாம் school பத்தி சு~ school எல்லாம் நல்லா இருக்குடி

இந்த மாதிரிதாண்டி சொன்னா. விவேகானந்தா வாடி, விவேகானந்தாவா school பேரு? தெரியல, school name சரியா தெரியல அபி கோக்கி இந்த மாதிரி தாண்டி ஒண்ணு சொன்னா பிரியா சொன்னா த~ பிரவீன் இருக்கான்ல பிரவீன் வந்து பாப்பாவை school ல சேர்த்து போறான்

அவங்க சென்னையிலதானே இருக்காங்க? சென்னையிலதாண்டி, எந்த area சொல்லலியா? மறந்துட்டேன்டி அவ சொன்னாடி அன்னைக்கு. இப்படித்தான் ரொம்ப நேரம் பேசணும். எனக்கு area டக்கு, டக்குன்னு மறந்திருது கோக்கி. உன்னோடதுமே அவங்க கேட்டாங்க ஆஹ் என்னது மீனவாக்கம்மா?

இல்ல, இல்ல. அந்த அந்த school வந்து nearby மேடவாக்கம் தான் நினைக்கிறேன் school வந்து மேடவாக்கமா அது எங்கயோ சொன்னா இதே மாதிரி தான், deposit amount A to Z அவங்களே பாத்துக்குவாங்க. அவங்களே இதுல provide பண்ணிடுவாங்க. நல்லா பாத்துக்குவாங்க. இந்த மாதிரிதான் ஏதோ சொன்னா. இப்பிடித்தாண்டா நாங்க பேசிட்டு இருக்கோம் KG ஸ்க்கு? KGto fourth ஓ fifth ஓ வரைக்கும் montessori

CBSE

ஆனா, இப்ப நிறைய இது அங்கதான் நிறைய இருக்கு. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அபி, half an hour ஆயிடுச்சு அபி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 ஆஹ்

என்று அன்னையாக தன் மகளின் நல்வாழ்வுக்காக அவர் போராட அவளோ கொஞ்சம் யோசித்து விட்டு சரிம்மா இருக்கேன் ஆனா இப்பவே என் முடிவை சொல்லிடுறேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அவ்வளவுதான் என்று சொல்லியவள் மாடிக்கு விறுவிறுவென்று ஓடிவிட்டாள் இரவில் அவள் தனிமை அவளை வாட்டியது எதைப் பற்றியும் யோசிக்க முடியாமல் தவித்தாள் தன் படுக்கையில் கை வைத்து தொட்டு பார்த்து miss you ஹரி என்று கண்ணீருடன் கரைந்தவள் விடிந்தால் நடக்கப் போகும் கூத்தை எண்ணி அப்படியே உறங்கியும் போனாள் இசை இந்த இந்த நகையை போட்டுக்கோ இந்த இந்த புடவ எடுக்க இருக்கும் உனக்கு இந்த இந்த பூவை வச்சுக்கோ என்று அமுதாவும் லதாவும் இசையை படுத்தி எடுத்து விட்டனர் நடக்காத கூத்துக்கு ஒப்பனைகள் எதற்கு என்று அவளும் சலித்துக் கொள்ள அம்மாவின் பிடிவாதத்தில் pink நிறத்தில் violet border வைத்த மெல்லிய silk cotton புடவை அதற்கு பொருத்தமான சில நகைகள் அவளின் இடைவறை கூந்தலுக்கு முழு மூலமாக மல்லிகைச்சாரம் என்ற அமுதா கண்கள் கலங்க மகளை மணப்பெண் தயார் என்பது போல தயார் படுத்திக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட அழகு தேவதையின் வாழ்வில் கடவுள் ஏன் இப்படி சோதனைக்கு மேல் சோதனை கொடுக்கிறாரோ என்று கண்ணை கசக்கிக் கொண்டே எல்லாம் செய்து முடித்தார் காலை நேரம் பத்து மணி வீடே மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது மாப்பிளை வீட்டார் அனைவருக்கும் இசையை பார்த்ததுமே பிடித்து விட்டது மாப்பிள்ளையும் சபையில் பெண்ணை பிடித்திருக்கிறது என்று உடைத்துச் சொல்லிவிட்டார் இசையைப் பார்த்து விருப்பத்தைக் கேட்க அவளோ எரிக்கும் பார்வையில் அமுதாவைப் பார்த்த அவரோ பாவமாக அவர் கணவரை பார்க்கவும் எங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குது மத்ததெல்லாம் பின்னாடி பேசிப்போம் உங்க வீட்டை பார்க்க எப்ப வர்றோம்னு தரகர்கிட்ட சொல்லி அனுப்புறோம் என்று அவரும் சமாளிக்க வந்தவர்கள் புன்னகையுடன் விடைபெற்று அகன்றனர் அடுத்த நொடி இசையை அங்கே காணவில்லை

திரும்பிப் பார்த்தால் என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளோ பேச என்ன இருக்கிறது என்பது போல பார்த்தாள் அதற்குள்ளாக அப்பாவும் வந்து விட என்னம்மா கொஞ்சம் பொறுமா அப்பா என்னோட முடிவ தான் நான் நேத்தே சொல்லிட்டேனே என்றவள் அம்மா காலை செய்த மூன்று இட்லியை எடுத்து tiffin box ல் அடைத்துக்கொண்டு வண்டி சாவியையும் எடுக்க போக உன் முடிவை மாத்திக்கவே மாட்டியாடா இந்த மாப்பிளை ரொம்ப நல்லவர் அவர் குடும்பமும் தான் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் என அவர் புலம்பலை கொட்டிக் கொண்டிருக்க போதும்பா என்னோட ஒரே பதில் எனக்கு கல்யாணமே வேண்டாம் மீறி வற்புறுத்தினால் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்றவள் அடுத்த நொடி வண்டியில் பறந்துவிட்டாள் என்ன திமிரு பாரேன் இருந்தாலுமே ஒரு பொம்பளைப் பிள்ளைக்கு இவ்வளவு திமிர் ஆணவம் பிடிவாதம் ஆகாதடி எல்லாம் உன் மாமியார் மாமனாரை சொல்லணும். பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்க பாரு இப்படியே காலத்துக்கும் இந்த வீட்டிலேயே இருந்துட போறாளா என்ன என்று லதாவின் அம்மா பரிமளா இசையை பொரிந்து தள்ள அவரை அப்படியே வாயை பொத்தி தன் அறைக்கு அழைத்து சென்றார் லதா கொஞ்சம் சும்மா இரும்மா இதுக்கு தான் உன்ன கூப்பிட வேண்டாம்னு அவர் கிட்ட சொன்னேன் வாயா இது அண்ணியை பத்தி இப்படி பேசுறா என்று அவள் அடக்க என்னடி நான் இல்லாதத பொல்லாததயா சொன்னேன் அவள் திமிரு புடிச்சுவதான என்று மீண்டும் அங்கு வசை பாட துவங்கவும் போதுமா இனியும் அண்ணிய பத்தி தப்பா பேசாத உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி நீ அவங்கள பத்தி பேச என்ன தகுதி இருக்குது அவங்க எதையுமே யோசிச்சுதான் பண்ணுவாங்க அவங்க கல்யாண விஷயம் பத்தி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு strong ஆன காரணமும் இருக்கு இப்படியே இருக்கணும்ன்னு நினைக்கிறாங்க அவங்க அவங்க விருப்பம் போல இருக்கட்டும் என்று லதா இசைக்கு ஆதரவாக பேச அவ காலத்துக்கும் இங்கே இருந்தா நீங்க தான்டி அவளை பார்த்துக்கணும் என்று அவர் ஏத்தி விடவும் ஏளன புன்னகை சிந்திய லதா

அது அண்ணியாலதான் இந்த வீட்டு loan மொத்தமும் அண்ணிதான் பார்த்துக்கிறாங்க ராத்திரி பகல் சம்பாதிச்சு அத்தை மாமா வைத்திய செலவு வீட்டு loan எல்லாமே அவங்கதான் பாத்துக்கிறாங்க அவங்க life இப்படி வெறுமையா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை பேர் வாழ்க்கைக்கு ஒளியா இருக்காங்க தெரியுமா நான் அவங்கள மாதிரி இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறேன் சுதந்திரமா அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க அவங்க angel மா உனக்கு சொன்னா புரியாது நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பு அதுதான் நல்லது என்றவள் அன்னைக்கு உணவைக் கொடுத்து யாரிடமும் பேசவிடாமல் உடனடியாக ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டால் ஈஸ்வரனும் கொஞ்சம் வருத்தம் கொண்டாலும் phone அ எடுத்து தரவரிடம் இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலானார் இங்கே பள்ளியில் permission போட்டு தாமதமாக வந்த இசையை பார்த்து அவளை பிடிக்காத மற்ற ஆசிரியைகள் என்ன இன்னைக்கு Hitler மினுக்கிக்கிட்டு வந்திருக்க என்ன விசேஷம்ன்னு தெரியலயே என்று சொல்லவும் இன்னொருவரோ ஆமா teacher அவளுக்கு என்ன குறைச்சல் Hitler ன்னாலும் அழகிதானே கல்யாணம் கச்சேரி விஷயமா இருக்கும் எதுக்கும் நம்ம வினிகா teacher கிட்ட கேட்டுப் பார்ப்போம் அவங்கதான் Hitler வீட்டு பக்கத்துல இருக்காங்க

மதிய வேளையில் இசைக்கு எந்த வகுப்பும் இல்லை கையில் பிடித்த நாவல் ஒன்றை வைத்து வாசித்துக் கொண்டிருக்க பள்ளியின் தமிழிசை teacher உங்களை HM sir கூப்பிடுறாரு என்று சொல்லவும் அவளும் கிளம்பிச் சென்றால் வணக்கம் தெரிவித்து உள்ளே செல்ல அவர் teacher உங்களுக்கு அடுத்த class இருக்கா என்று கேட்கவும் அவளோ இல்லை sir இனி இரண்டு period free தான் என்று சொல்லவும் okay fine ஒரு help பண்ணுங்க நம்ம school பொன்விழா கொண்டாட்டம் வரப்போகுது தெரியும் இல்லையா என்று சொல்லவும் அவளும் ஆமா என்பது போல தலையசைக்க அதுக்கு guest க்கு கொடுக்க அழைப்பிதழ் அப்புறமா students க்கு அவங்க parents க்குன்னு முன்னாள் மாணவர்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய அழைப்பிதழ்களை தனித்தனியா design பண்ண computer sir கிட்ட சொல்லி இருக்கேன் அவர் school க்கு புதுசு நீங்கதான் அவர் கூட இருந்து, உதவி செய்யணும் என்று சொல்லவும் அவளுக்கு கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருந்தது தயங்கியபடியாக sir நான் தனித்தனியா list போட்டு கொடுத்திடறேன் அவள் design பண்ணட்டும் sir என்று சொல்லவும் அவரோ இல்லை teacher time இல்லை நீங்க கூட இருந்து இப்பவே பண்ணி கொடுத்துடுங்க evening press க்கு கொடுக்கணும் உங்க class வேணுமான்னா வேற staff அ பார்த்துக்க சொல்லிக்கிறேன்

முட்டல் மோதல் இதில் இன்று எப்படி என்று யோசித்துக் கொண்டே அவள் நடக்க இதோ computer lab வாசல் வரை வந்துவிட்டால் உள்ளே செல்ல ஏதோ தயக்கம் அவளுக்குள் இதற்கு முன்னால் இருந்த கணினி அறிவியல் ஆசிரியை இசைக்கு நல்ல தோனி அவருக்கு பதில்தான் இந்த நெடியவன் இவனிடம் எப்படி பேசி பழகுவது என்று யோசித்துக் கொண்டே நிற்கவும் அறை கதவு தானாக திறந்தது உள்ளிருந்து மாணவர்கள் அவர்கள் வகுப்பு முடிந்து வரிசையாக வெளியேற வாசலில் இருந்த இசையைக் கண்டு good afternoon teacher என்று சொல்லிக் கொண்டு விடைபெற அவளும் புன்னகைத்து அனுப்பி வைக்க மாணவர்கள் யாருக்கு வணக்கம் வைக்கிறார்கள் என்று உள்ளிருந்து எட்டிப் பார்த்தால் அந்த அழகு நெடியவன் வாசலில் பன்னீர் நிற

என்னைத் தேடி பூந்தோட்டமே நேரில் வந்து விட்டது என்ற அவனின் ஆழ்மனதை உள்ளுக்குள்ளாக பிதட்ட தன்னை அவன் பார்த்துவிட்டான் இனி யோசிக்க நேரமில்லை என்ற நிலைக்கு வந்தவள் அவனிடம் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தாள் welcome madam என்றான் ஏற இறங்க அவளை பார்த்துக் கொண்டே அவளோ அவனை எதிர்கொள்ள மனதே இல்லாம தன் குண்டு கண்களை சுழற்றி பார்த்து விட்ட invitation design பண்ண HM sir சொன்னாரு start பண்ணலாமா sir என்றால் காரியத்தில் குறியாக அவனோ yeah sure madam என்பவன் அவனுக்கான computer அருகில் இரண்டு chair ஐ எடுத்துப்போட்டு take your seat என்று அமரச் சொல்ல அவளும் முந்தானையை எடுத்து முன்னால் வைத்து அமரவும் அவனும் ஒரு அடி இடைவெளி விட்டுத் தள்ளி அமர்ந்து குனிந்து system த்தை on செய்தவன் தெரியாமல் அவள் காலில் கை பட்டு விட sorry madam என்றான் பதட்டமாக அவளோ it's okay சொல்லி தரதா நானே பண்ணி இருப்பேன் என்று சொல்லவும் அவனும் கெஞ்சும் பார்வையில் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று சொல்லி விட்டு வேலையை ஆரம்பித்தான் அவனின் பேச்சும் பார்வையும் அவளுக்கு சரியாக படவில்லை அவன் இயல்பாக இருந்தாலும் அவளுக்கு எல்லாமே தவறாகவே தெரிந்தது முதலில் ஒவ்வொரு அழைப்பிதழுக்கும் தனித்தனியாக design border

தவறாக சொல்லிவிட்டால் நெற்றியில் கையை வைத்து உதட்டைக் கடித்து மன்னிப்பு கேட்பது அந்த கோலி குண்டு கண்களை உருட்டி உருட்டி பார்ப்பது தண்ணீர் அருந்தும்போது அதில் அவள் சிதறிய இரு துளி நீர் அவன் விரல் பட்டு சிலிர்த்தது என்ற அவளின் ஒவ்வொரு அசைவையும் அவன் உள் வாங்கி கொண்டிருந்தான் நேரம் சென்றதே தெரியவில்லை இருவருக்கும் பள்ளி முடிந்து அனைவரும் கிளம்பிக் கொண்டிருக்க தலைமை ஆசிரியரே அவர்களைத் தேடி அங்கே வந்துவிட்டார் design ready யா அர்ஜுன் sir என்று அவர் உள்ளே வரவும் ஓ இவர் பெயர் அர்ஜுனா அஹ் என்று இசை அவன் பெயரை அப்போதுதான் தெரிந்து கொண்டாள் அர்ஜுனோ yes sir almost முடிஞ்சது என்றவன் எழுந்து நிற்க இசையும் கையில் இருந்த print out ஐயும் அவரிடம் நீட்ட வாங்கிக் கொண்ட தலைமை ஆசிரியர் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு கணினியிலும் அந்த design ஐ பார்த்து பிடித்து போக ரொம்ப அருமையா இருக்கு அர்ஜுன் sir நல்லா design பண்ணி இருக்கீங்க என்று அவனை புகழ அவனோ புன்னகை புரிந்த இசை madam தான் எனக்கு help பண்ணாங்க நான் just type பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான் அவங்க selection தான் எல்லாமே என்று அவனுக்கு கிடைத்த பாராட்டை அவளுடன் பகிர்ந்து கொள்ள அவளோ என்ன இசையா என் பெயர் இவனுக்கு எப்படி தெரியும் அதுவும் உரிமை எடுத்து இசை என்கிறாரே என்ன தைரியம் என்று அவள் உள்ளுக்குள் கடியவும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் தலைமை ஆசிரியரை பார்த்து மெல்ல தலை அசைக்க அவரும் இதை copy செய்து கொடுக்கச் சொல்லி pen drive வை வாங்கிக் கொண்டு கிளம்பி விட்டார் இவ்வளவும் நொடியும் தாமதிக்காமல் அர்ஜுனிடம் சொல்லிக் கொள்ளாமலே வந்த வேலை முடிஞ்சது என்று அடுத்த நொடியே வெளியேறி விட்டால் என்ன பெண் இவள் ஒரு மரியாதைக்கு கூட சொல்லிக் கொள்ளாமல் சென்று விட்டால் சரி போகட்டும் நிறைய மாற்று வேண்டியே இருக்கும் போலயே இன்று தானே ஆரம்பம் இனி பார்த்துக் கொள்வோம் என்று அவனும் கிளம்பத் தயாரானான் நாட்கள் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது பள்ளியில் இசை எப்போதும் போலத்தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஓடிக்கொண்டிருந்தாள் அவ்வப்போது வகுப்பு முடிந்து கிளம்பும் போது அர்ஜுனின் திடீர் வரவால் அவ்வப்போது மோதிக் கொள்வதும் தொடர்ந்தது அவனிடம் எப்போதும் அந்த வசீகரமான முகம் மயக்கும் இதுவே அவளுக்கு கிடைக்கும் தரிசனம் ஆனால் அவனுக்கு அவளின் இறுக்கமான முகம் அலட்சியமான பார்வை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது என்று தொடர்ந்து கொண்டிருந்தது சமீப காலமாக பள்ளியில் இசைக்கு அடுத்த இடத்தில் மாணவர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படும் ஆசிரியர் என்றால் அது அர்ஜுன் பெயர்தான் இசை எப்படி மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியையோ அதே போல அர்ஜுன் மாணவர்களுக்கு பிடித்தமான ஆசிரியர் என்ற மனதில் இடம் பிடித்திருந்தான் அதிலும் தலைமை ஆசிரியர் அவனுக்கு கூடுதல் பொறுப்பாக நீதி போதனை கதைகளை எடுத்துச் சொல்லவும் நல்வழி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும்

கதைகள் சொல்வது மாணவர்களின் திறமைய வகுப்பில் காட்ட சொல்வது அதற்கு பாராட்டி பரிசு கொடுப்பது என்று மொத்த பள்ளியையும் அவன் பக்கமாக திருப்பி இருந்தான் அர்ஜுன் sir என்றாலே அனைவர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி குறுகிய காலத்திலேயே பள்ளியில் hero வாக இருந்தான் இசைக்கும் அவனின் அருமை பெருமைகள் மாணவர்கள் மூலம் தெரியவர ஆவலுக்கும் அவன் மேல் நல்ல மரியாதை வந்தது எப்போதும் அவன கண்டால் முறைக்கும் பார்வையை பார்ப்பவள் இயல்பாக பார்த்து செல்ல துவங்கினாள் அர்ஜுன் வகுப்பில் சொன்ன கதைகள் ஒன்று இரண்டு மாணவர்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு பரவாயில்லை இவர் வெறும் ஆசிரியராக இல்லாமல் நண்பனாக வழிகாட்டியாக இருப்பதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள் வீட்டில் வழக்கம் போல ஈஸ்வரனின் மாப்பிளை பார்க்கும் வேலை தொடராமல் இல்லை அவருக்கு அவர் கண் மூடுவதற்குள்ளாக மகளின் வாழ்வை திருமணம் கணவன் குடும்பம் என்று முழுமையாக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது இசை இதனாலேயே உறவினர்கள் திருமணம் விசேஷம் என்றால் கூட அங்கே செல்வதைத் தவிர்த்து வந்தாள் அவள் அங்கே சென்றால் தேவையில்லாத திருமணம் பற்றிய பேச்சுக்கள் வரும் பின்னர் வீட்டில் வாக்குவாதம் துவங்கும் என்று தவிர்த்து வந்தாள் இனி அப்படி அவள் ஓடி ஒளிய முடியாது என்பதை அவள் அறியவில்லை அவளின் வாழ்க்கையை முழுமையாக வந்துவிட்டான் அவளின் நாயகன் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டம் இனிதாக துவங்கியது பல்வேறு விளையாட்டு போட்டிகள் இலக்கிய போட்டிகள் என்று ஒரு வாரமாக பள்ளியே கலை கட்டிக் கொண்டிருந்தது இதில் beauty என்னவென்றால் விழாவின் பொறுப்பை அர்ஜுன் மற்றும் இசையின் பொறுப்பில் கொடுத்து இருந்தார் தலைமை ஆசிரியர் இருவரும் இளம் ஆசிரியர்கள் திறமையானவர்கள் கூட அவர்கள் மாணவர்களுக்கும் பிடித்தவர்கள் என்று எப்படியோ இசையைப் பேசி வழிக்கு கொண்டு வந்து அர்ஜுனுடன் சேர்த்து பணியாற்ற வைத்து விட்டார் முன்பு அர்ஜுன் பற்றிய விவரம் அறியாதவள் வேண்டாம் என்று நினைத்து இப்போது அவனின் நற்குணங்கள் தெரிந்த சரி பார்த்துக் கொள்வோம் என்று அமைதியாகி விட்டால் போட்டிகள் நடத்துவது மாணவர்களுக்கு வழிகாட்டி இலக்கியப் போட்டிகளில் பங்கேற்க வைப்பது மேடை அமைப்பது விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களை அழைப்பது என்ற இருவரும் இணைந்து செயல்பட இருவருக்குமே பேச்சு தொடர்ந்தது நல்ல புரிதல்கள் இருவருக்கும் உதயமானது அது நட்பாகி அலைபேசி எண்ணை பரிமாற்றம் செய்வது வரையிலும் தொடர்ந்தது ஒரு மனிதனின் வாழ்வாதாரமே அவன் செய்யுற வேலைதான் வேலை அப்படிங்கறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆ~ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலை வந்து

ஆண்கள் தான் வந்துட்டு முக்கியமா வெளியில போய் வேலை செஞ்சு வீட்டை வந்து வீட்டை பாத்துக்குற வீட்டை பாதுகாக்கிற ஒரு இதுல இருந்தாங்க பொறுப்புல இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதே இல்ல ஏன்னா அஹ் போன கா~ முந்தைய காலகட்டத்துலேயும் பெண்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க ஆனா அப்படி வேலைக்கு போற பெண்கள் மிகக் குறைவு அதே மாதிரி அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன வேலைகள் செஞ்சாங்கன்னா அஹ் வெளியில இருந்து சின்ன சின்ன ரொம்ப க~ கஷ்டப்படுற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 அஹ் எப்படி என்ன வேலை செஞ்சிருக்காங்க இந்த வீட்டிலேயே ஏதாவது பலகாரங்கள் காலை சிற்றூண்டிகள் செஞ்சு கொடுத்து கொடுக்கிறது